பேசாம செத்து போயிடலாமா இதோட எல்லாம் முடிஞ்சிடும்னு யோசிக்கிறான் அந்த வியாபாரி தம்பி நீ உன்னோட சொந்த ஊருக்கு போக தேவையான பணத்தை என்னால தர முடியும்னு சொல்றாரு கொஞ்சம் நேர அமைதிக்கு பிறகு அந்த பையன் நான் உங்களுக்காக வேலை செய்யுறேன் சில ஆடுகள் வாங்குறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்றான் அந்த stal வியாபாரி கடையில சண்டியாகோ ஒரு மாசமா வேலை செஞ்சிட்டு வரான் அவனுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னாலும் அதை செஞ்சிட்டு வந்தான் அந்த வியாபாரி வயதான மனிதனா இருந்தாலும் அந்த பையன ரொம்ப மரியாதையா treat பண்ணாரு அந்த பையனுக்கும் கடையில இருக்கிற stal எல்லாம் sale ஆக ஆக நல்ல commission கிடைச்சிது அவன் ஒரு சின்ன calculation போட்டு பார்க்குறான் இதே மாதிரி ஒரு வருஷம் full லா வேலை செஞ்சா மட்டும் தான் அவனால சில ஆடுகள வாங்க முடியும் stal வியாபாரி அந்த பையன் கடையில இருக்கிறத நல்ல சகுனமா பார்க்kuறாரு கடையோட கல்லாப்பெட்டி நிரம்பி வழியுது வியாபாரியும் அந்த பையனுக்கு நல்லா commission கொடுக்கிறாரு நீ எதுக்கு பிரமிடுக்கு போகணும்னு கேக்குறாரு அந்த வியாபாரி அதுக்கு அந்த பையன் நான் அதை பத்தி நிறைய கேள்வி பட்டிருக்கேன் அதை பார்க்கணும்னு சொல்றான் அவன் அந்த புதையல இரு கேட்ட கனவா நினைச்சி மறக்க try பண்ணிட்டு இருக்கான் அதனால அந்த புதையல் பத்தி வியாபாரிக்கிட்ட சொல்லல அந்த வியாபாரி இங்க இருக்கிற மக்கள் யாரும் பிரமிட பார்க்குறதுக்கு பாலைவனத்தை தாண்டி போக மாட்டாங்க பிரமிடுங்கிறது கற்களோட குவியல் மட்டும் தான் நீ வீட்டுக்கு பின்னாடியே அந்த மாதிரி ஒன்னு அமைச்சு விளையாடலாம்னு சொல்றாரு

எங்க வாழ்கையில கண்டிப்பா செய்ய வேண்டிய அஞ்சு முக்கிய விதிகள பத்தி எழுதி இருக்காங்க அதுல முக்கியமான ஒன்னு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாருன்னு நம்புறது மத்ததெல்லாம் தினமும் ஐந்து முறை prayer பண்ணநும் ரம்ஜான் அப்போ உண்ணாவிரதம் இருக்கணும் ஏழைகளுக்கு தானம் பண்ணணும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணி வருது அவர் மிகவும் கடவுள் நம்பிக்கை உடையவர் அவர் வாழ்கைய அவர் மதத்தோட விதிகளுக்கு இணங்க வாழ்ணும்னு ஆசைப்படுறாரு அந்த பையன் அஞ்சாவது விதி என்னன்னு கேட்கிறான் அதுக்கு வியாபாரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பயணம் செய்ற கனவு இல்லையான்னு கேட்டியே நியாபகம் இருக்கா அஞ்சாவது விதிமுறை எல்லா முஸ்லிம்களும் புனித பாதை யாத்திரை போகணும் எங்க வாழ்கையில ஒரு முறையாச்சி புனித தனமான மெக்காவுக்கு போயிட்டு வந்திடணும் மெக்கா பிரமிட விட ரொம்ப தொலைவில இருக்கு நான் சின்ன வயசுல இருந்த போது எப்படியாவது காசு சேத்து வச்சு இந்த மாதிரி ஒரு கடைய open பண்ணணும்னு நினைச்சேன் ஒரு நாள் நம்மளும் பணக்காரனாவோம்னு நம்புனேன் அதுக்கப்புறம் மெக்கா போலாம்னு முடிவு பண்ணேன் ஆனா இந்த கடைய விட்டு என்னால போகவே முடியல நிறைய பணக்காரர்கள் என்னோட கடைய தாண்டி தான் மெக்காவுக்கு பயணம் செய்வாங்க என்னோட ஏழையா இருக்கிறவங்க கூட மெக்கா போயிட்டு வந்துட்டாங்க அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம் சந்தோஷமான திருப்தியான வாழ்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் இப்போ மெக்காக்கு பயணம் செய்ய கூடாதுன்னு அந்த பையன் கேட்கிறான் அதுக்கு அந்த வியாபாரி மெக்கா பத்தின எண்ணம் மட்டும் தான் என்ன உயிரோட வச்சிருக்கு என்னோட அன்றாட வாழ்கைய face பண்ண அதுதான் உதவுது அமைதியான stal கள் ஒரு மோசமான cafe ல lunch and dinner இந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்னோட கனவு நிறைவேறிடுச்சுனா எனக்கு வாழ்றதுக்கு வேற காரணமே இருக்காது நீ பிரமிடு பத்தியும் ஆடுகள் பத்தியும் கனவு காணுற உன்னோட கனவுகள் வித்தியாசமானது நீ அதை அடையணும்னு நினைக்கிற ஆனா எனக்கு மெக்கா பத்தி கனவு கண்டா போதும் நான் already பாலைவனத்த கடந்து அந்த புனித தளத்துக்கு போய் எனக்கு முன்னாடி யாரு இருக்கா பின்னாடி யாரு இருக்கா எப்படி prayer பண்றதுன்னு எல்லாமே பல முறைகள் imagine பண்ணி பார்த்துட்டேன் இது எல்லாமே ஏமாற்றமா போயிடுமோன்னு பயம் உண்டாகாம இருக்க கனவு மட்டும் கண்டா போதும்னு இருக்கேன் ரெண்டு மாசம் போகுது அந்த பையன் ஒரு கணக்கு போட்டு பார்க்குறான் இன்னும் ஆறு மாசம் வேலை செஞா அவனால நூற்று இருபது ஆடுகள வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம அரபு நாடு மக்கள் கூட அவன் வணிகம் செய்யலாம் ஏன்னா அரேபிக் மொழிய அவன் கத்துக்கிட்டான் இந்த நாட்கள்ல கற்கள பththiன எண்ணம் அவனுக்கு வரவே இல்ல அவன் வேலையில அவன் சந்தோஷமா இருக்கான் அவன நினைச்சி அவன் பெruமை படுறான் அவன் எப்படி stal கள விற்கிறது சகுனகள படிக்கிறது இதெல்லாம் கத்துக்கிட்டான் இங்க நல்ல tea குடிக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையேன்னு புலம்புறாரு இதை கேட்ட அந்த பையன் வியாபாரி கிட்ட போய் நம்ம என் tea விற்க கூடாது மலை ஏறி வர்ற மக்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியா அமையும்னு சொல்றான் அதுக்கு வியாபாரி இங்க நிறைய பேரு already tea விக்கிறாங்க ஆனா நம்ம stal ல tea விக்கலாம் அது வித்யாசமா இருக்கும் மக்கள் அந்த tea ய enjoy பண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த stal வாங்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் அந்த பையன் இதை கேட்ட வியாபாரி அமைதியா இருக்காரு எதுவும் பேசல அன்னைக்கு இரவு அந்த வியாபாரி அவரோட ஊகா பைப்ப அன்னைக்க்கு மையன் கூட share பண்ணிக்கிறாரு ஊக்கா எங்கிறது ஒரு புகை பிடிக்கும் சாதனம் வியாபாரி நீ என்ன் செய்ய முயற்சி பண்றேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பையன் நான் already சொன்ன மாதிரி நான் நிறைய ஆடுகள் வாங்கனும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் நீ சொல்றது எல்லாம் சரி தான் எனக்கு stals அ பத்தி எல்லாம் தெரியும் stal ல tea ஊத்தி விற்றா நம்ம கடை விரிவடையும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையும் மாறும் இது நல்ல விஷயம் தானேன்னு சொல்றான அந்த பையன் நான் already இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கு பழகிட்டேன் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இந்த ஊர விட்டு போய் நல்ல postition ல இருக்காங்க என்னோட கடை correct டான size ல இருக்கு எனக்கு எதையும் மாத்த விருப்பம் இல்லை ஏன்னா என்னால மாற்றத்தை கையாள முடியாது அந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வியாபாரி தொடர்ந்து பேசுறாரு நீ எனக்கு கிடைச்ச ஒரு ஆசிர்வாதம் இது வரைக்கும் என்னால பார்க்க முடியாத விஷயங்கள நீ எனக்கு காட்ற ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அரேபிக்ல பேசிக்கிறாங்க அந்த பையன் ஒரு காலத்துல அவனோட ஆடுகள் கிட்டருந்து எல்லாம் கத்துக்கலாம்னு இருந்தான் ஆனா ஆடுகளால கண்டிப்பா அரேபிக் மொழி கத்துக் கொடுத்திருக்க முடியாது அந்த வியாபாரி கடைசியா மக்தப்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த பையன் கேட்க அவரு அதை தெரிஞ்சுக்க நீ ஒரு அரேபியனா பிறந்து இருக்கணும் உங்க மொழியில அதுக்கு already எழுதப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த வியாபாரி சரி நீ ஆசைப்படுற மாதிரியே நம்ம cystal glass ல tea ய விற்க்லாம் ஓடுற ஆற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்றாரு மக்கள் எல்லாம் மழை ஏறி வரும் போது tired டா இருந்தாங்க மேலே வந்த உடனே ஒரு stal கடையில mint tea விற்கிறத பார்த்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த tea அழகான stal glass ல பரிமாறப்பட்டது அதை வாங்கி குடிச்ச ஒரு customer என் wife இந்த மாதிரி யோசிச்சு இருக்கவே மாட்டான்னு சொல்லி சில stal ச வாங்குறாரு இன்னொரு customer tea ய stal ல பரிமாறும் போது அதோட ருசி இன்னும் அதிகரிக்கும் அதோட நறுமனம் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாதுன்னு சொல்றாரு இன்னொரு customer இது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட முன்னோர்கள் stal glass ல தான் tea ய பரிமாறுவாங்க அதுல நிறைய மாயாஜால சக்தி இருக்குன்னு சொல்றாரு இந்த மாதிரி அந்த stal கடைய பத்தின வார்த்தை நிறைய ஊருக்கு பரவுது மக்கள் அப்படி அந்த கடையில என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்க மலை ஏறி வர ஆரம்பிச்சாங்க stal வியாபாரி இன்னும் ரெண்டு பேற வேலைக்கு வச்சி நிறைய tea மற்றும் stals ச import பண்ண ஆரம்பிச்சாரு இதே மாதிரி மாதங்கள் கடந்து போகுது பொழுது விடியுறதுக்கு முன்னாடி அந்த பையன் எழுந்துக்கிறான் அவன் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பதனோரு மாதம் ஒன்பது நாட்கள் ஆகுது

அவர் எழுந்த பிறகு ரெண்டு பேரும் போய் திரும்ப tea குடிக்கிறாங்க நான் இன்னைக்கு கிளம்புறேன் ஆடுகள் வாங்குறதுக்கு தேவையான பணம் என் கிட்ட இருக்கு மெக்கா போறதுக்கு தேவை பட கூடிய பணம் உங்க கிட்ட இருக்கு அந்த வயதான வியாபாரி எதுவும் பேசல

அந்த பைஃப்யன் நடுக்கத்தோட யாரு உங்களுக்கு அப்படி சொன்னான்னு கேட்கிறான் அதுக்கு அவரு மக்தப்ன்னு சொல்லி அந்த பையன ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாரு ஆஹ் குழந்தைத் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து பதினெட்டு வயசுக்கு கோ~ கீழே உள்ள குழந்தைங்களை பதினெட்டு வயசுக்குக் கீழே ஆனாலே குழந்தைகள்தானே அவங்களை எல்லாரையுமே வந்து கு~ வேலைக்காக வற்புறுத்தி வேலை செய்ய வைக்கிறது அஹ் ஏன்னா பதினெட்டு வயசு வரைக்குமே வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு maturity அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து வரமாட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்களை வந்து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 ஆஹ் முன்னாடி உள்ள காலத்துல வந்து குழந்தைத் தொழிலாளரை வந்து நிறைய நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா ரொம்ப வறுமையில இருந்தாங்க மக்கள் எல்லாமே அப்படி நம்ம சொல்லும் போது ஆமா வீட்டுல வந்து ஒரு கஷ்டம் தீருறதுக்காக மூத்த குழந்தைங்க பசங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மு~ பொதுவா வந்து கண்டிப்பா வந்து

குழந்தைத் தொழிலாளர்களா வந்து மாத்திக்கிட்டு இருந்த ஆஹ் மாத்திக்கிட்டுதான் இருந்துச்சு இந்த சமுதாயம் ஆஹ் அஹ் ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை சாப்~ ஆஹ் அடுத்த வேளை வந்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நாலு பேரும் வேலைக்கு போகணும் இப்ப வீட்ல நாலு பேரு இருக்காங்க அப்படின்னா நாலு பேருமே வேலை செஞ்சாதான் ஒரு அம்பது அம்பது ரூபாய் குடுப்பாங்க அப்போ அத வச்சுதான் வந்து வாழ்க்கைய ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைல இருந்தாங்க அதே மாதிரி இப்போ வேலை கொடுக்குறவங்களுமே இப்போ குழந்தைங்க அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா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 இந்த இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு முன்னாடி உள்ள சமுதாயத்துல ஆனா இப்ப வந்து அந்த நிலைமை வந்து நிறையவே மாறி இருக்கு மாறி இருந்தாலுமே இப்போ நம்ம இந்தியால கூட இந்த வன~ வட மாநிலங்களை பொறுத்தவரையில இந்த குஜராத், கர்நாடகா அந்த மாதிரி உள்ள இடத்தை எல்லாம் பொறுத்தவரையில என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப~ இது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்தும் வந்து உ~ கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் கூட news ல எல்லாம் போட்டிருந்தாங்க குழந்தைகள் வந்து கடத்தப்படுறாங்க யாருன்னே தெரியாது அந்த வடநாட்டுல இருந்து கும்பல் எல்லாம் வந்து குழந்தைகளை வந்து கடத்தி கொண்டு போறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து ஆஹ் இந்த குழந்தைகளை வந்து பிடிச்சு கடத்திக் கொண்டு போய் ஆஹ் வெளியில வடமாநிலங்கள்ல மொழி தெரியாத மாநிலங்களை விட்டு அங்க வந்து ஆஹ் அவங்க சொல்ற மாதிரி வேலை பார்க்க சொல்லுவாங்க அஹ் அப்படி வேலை பார்த்தா வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு கூலி கொடுத்துட்டு ஆஹ் அஹ் அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும் போது என்னன்னா அந்த ஆஹ் வீட்டுல உள்ளவங்களுக்கும் சரி அந்த கடையில உள்ளவங்களுக்கும் சரி அது வந்து கொஞ்சம் okay வா இருந்ததுனால அந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து ஆஹ் ஹம் இந்த அதிகளவுல வந்து use பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த வேலை கொடுக்கிறவங்களுக்கும் வந்து குழந்தைங்க குழந்தைங்களை வந்து ஆஹ் நிறைய வேலை செய்ய வைக்கலாம் அஹ் காசு கம்மி அப்படிங்கறதுக்காக குழந்தைத் தொழில் நலன்கள் இருந்தா உடனே அவங்க வந்து ஆஹ் வேலைக்கு எடுத்துருவாங்க ஏதாவது சின்ன பிள்ளைங்க எல்லாம் வேலை கேட்டுப் போச்சு அப்படின்னா உடனே வந்து வேலைக்கு எடுத்துக்குவாங்க இதே இதனாலதான் வந்து என்னன்னா குழந்தைத் தொழிலாளர்கள் தடுப்புச் அப்படிங்கறத வந்து ஒ~ அஹ் இந்திய அரசியலமைப்புல வந்து சட்டமா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா

ஆஹ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து குழந்தைகளை வந்து வேலைக்கு எடுக்கலை அவங்க வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு பயப்பட்டாங்க ஹம் யாராவது குழந்தைங்க வந்து அவங்களே விருப்பப்பட்டு எங்களுக்கு வேலை ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாலுமே கூட அவங்களை வந்து இல்லை நீங்க எல்லாம் வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி சொல்லி உனக்கு நான் வேலை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விரட்டிவிட்டாங்க இந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணாங்க ஆனா நிறைய பேர் வந்து வெளியில வந்து தெரியாத மாதிரி உள்ள எதாச்சும் அஹ் இப்ப ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில அந்த பசங்க எல்லாம் வரக் கூடாது ஆனா உள்ள வந்து அவங்க வேலை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு situation use use பண்ணி அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இவங்களை எல்லாம் அஹ் வேலை செய்ய வெச்சாங்க அதே மாதிரி பெரிய சுரங்கங்கள் சுரங்கங்கள்ல எல்லாம் ஏன்னா அங்க வந்து யாரு உள்ள நின்னு வேலை செய்யறா எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் யாருக்குமே தெரியாது அதனால அங்கெல்லாம் அவங்க வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல யாருமே தெரியாத ஒளிவு மறைவா இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த ஆஹ் பிள்ளைங்களை வந்து வேலை செய்யறதுக்காக அந்த மாதிரி வச்சாங்க இதுல வந்து ஆஹ் ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு வந்து வற்புறுத்தி வற்புறுத்தலுக்கு அடிப்படையில வந்து இந்த வேலை செய்யற பிள்ளைங்க இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா

அஹ் பெற்றோராலயோ இல்லைன்னா ஏதோ ஒருத்தவங்களால வந்து கண்டிப்பா நீ வேலைக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அஹ் கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளைங்களை வந்து வேலைக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க சித்திரவதை பண்ணுவாங்க சித்திரவதை பண்ணி வேலை வாங்குவாங்க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 நாட்டுல எல்லா ஏதாச்சும் ஊர்ல கொண்டு விட்டு அங்க வந்து ஆஹ் அவங்களை வந்து வேலை செய்ய வைப்பாங்க வேலை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு அந்த பிள்ளை கு~ முதல்ல கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்தாலும் அப்பறம் அந்த வயிறு பசி அப்போ அந்த சாப்பாடுக்காக ஆஹ் சின்ன பிள்ளைங்கனால நிறைய பிள்ளைங்க வந்து வேலை செய்~ செய்யும் அதை வந்து use பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க first வந்து ஆசை காட்டி அந்த பிள்ளைங்களை வேலை செய்ய வச்சுட்டு அது அப்புறமா வந்து அவங்க கஷ்டப்படுத்துவாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அஹ் அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய பிள்ளைங்க சாப்பிடாம இந்த வேலையிலேயே அந்த வேலை எல்லாம் செய்ய முடியாம இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போச்சு இது எல்லாமே வந்து முன்னாடி நிறைய newspaper ல எல்லாம் வந்துகிட்டுதான் இருந்துச்சு ஆனாலும் இந்த ஆஹ் பெற்றோர்கள் வந்து சில பேர் வந்து வறுமையின் காரணமாக தாங்க முடியாதனால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

ஒரே வீட்ல அஞ்சு புள்ளைங்க ஆறு புள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது அந்த வீட்ல வந்து ப~ ஆஹ் பாத்துக்கறது வந்து அந்த பெற்றோருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்ப முதல்ல உள்ள ஒரு இரண்டு பிள்ளைகளே ஆஹ் என்ன பண்ணிடுவாங்க கொஞ்சம் ஒரு stage க்கு வளர்ந்து அப்புறமா வந்து அந்த பிள்ளைங்களே வீட்டுல வந்து எல்லாரும் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கறதைப் பாத்துட்டு தானா நம்ம வேலைக்கு போலாம் நம்ம வேலைக்கு போயி தங்கச்சி எல்லாம் படிக்க வைக்கலாம் அப்ப படிச்சா அவங்~ அவங்க வந்து ஒரு பெரிய வேலையில வந்துருவாங்க அவங்க வந்து நம்ம வீட்டை முன்னேத்தி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் த~ அவங்களே முன்ன வந்து இந்த வ~ இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போவாங்க

இல்ல அப்~ அம்மா இறந்தா அப்பா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க இல்ல வேற marriage கல்யாணம் பண்ணிருவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த பிள்ளைங்க வந்து அனாதையா முன்னாடி அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுங்க சாப்பிடுறதுக்காக ஏதாச்சு கடைகள்லயோ போய்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 ஆஹ் ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு அதை எல்லாம் மாத்தணும் அப்படின்னுதான் குழந்தைகள் காப்பகம் அதை எல்லாத்தையும் வந்து உருவாக்குனாங்க இப்படி ரெண்டு வகையா இருக்குது இப்ப குழந்தைகள் காப்பகத்தலாம் உருவாக்கி இந்த மாதிரி ரோட்ல இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை எல்லாமே வந்து கூட்டிட்டு வந்து அந்த காப்பகத்துல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு ஆக்குற ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப வந்திருக்கு அதே மாதிரி முன்னாடி மாதிரி அந்த அளவுக்கு கடத்தல்கள் இல்லை குழந்தைத் தொழிலாளர் அந்த இது எல்லாம் இல்லை அந்த தடுப்புச் சட்டம் மூலமா எல்லாமே வந்து ஓரளவுக்கு normal ஆயிருக்கு normal ஆயிட்டு இப்போ ஹம் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல life அ run பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு இருந்தாலுமே இப்பவும் கூட குழந்தை இந்த யாருக்குமே தெரியாம இந்த குழந்தைகளை எல்லாம் வந்து கடத்தி கொண்டு வந்து ஆஹ் வேலை செய்யறது வந்து இன்னமும் ஒரு ச~ ஒரு சில இடங்கள்ல நடந்துகிட்டுதான் இருக்கு இப்பவும் இடையில கூட ஆஹ் வடநாட்டுல இருந்து ஒரு ப~ கும்பல் இறங்கியிருக்கு குழந்தைகளை கடத்திக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் news லாம் போட்டிருந்தாங்க

தன் குழந்தைய~ அஹ் குழந்தைத் தொழிலாளிகள் இருந்துகிட்டுதான் அவங்களையும் வந்து இந்த அரசு வந்து என்ன பண்ணனும்னா மீட்டுனா மீட்டு அந்த அரசு பள்ளிக்கூடல்ல~ பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஏற்படுத்தணும் அப்பதான் இன்னும் என்ன ஆகும்ன்னா இந்த பிள்ளைங்களும் பட~ படிக்கும்போது இன்னும் வந்து நாடு வந்து வளர்ந்து வரும் அஹ் சீக்கிரமா நாடு வந்து வளர்ந்து வர்றதுக்கு இவங்களும் ஒரு முதுகெலும்பு மாதிரி இருப்பாங்க நான் அந்த அரசாங்கம் வந்து நிறைய ஒரு நிறைய விதத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய தடுப்பு சட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கு அதே மாதிரி குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக ஒரு number எல்லாம் கொடுத்திருப்பாங்க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

ஆஹ் government வந்து இந்த குழந்தைங்களை எடுத்து ஒரு நல்ல வழியில ஆஹ் ந~ நல்ல வழியில கொண்டு போவோம் அதனால நம்மளும் வந்து அந்த சின்ன பிள்ளைங்களை வந்து காக்~ காக்கணும் காக்கிற வேலையை நம்மளும் செய்யணும் குழந்தை தொழிலாளர்களை அறவே வந்து இந்த நாட்டுல இருந்து ஆஹ் நீக்கணும்.

என்ன பண்ற செல்வி?

நானும் வெட்டிதான்.

ஆஹ் நானும் சாப்பிட்டேன்டா, சாம்பார் சாதம், இன்னைக்கு செவ்வாய்கிழமையிலே ஆமா, இன்னைக்கு எங்க வீட்டுல அதிசயமா புளிக்குழம்பு வச்சிருக்காங்க அப்பா செவ்வாய்கிழமை வேற குழம்பை பாக்கறதே, அதிசயம். ஆமா எங்க அம்மா கைக்கு வந்ததை வச்சு விடுவாங்க. என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு குழம்பை வச்சு விட்டுருவாங்க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 ஆஹ் சரி என்ன பண்ற

ஒண்ணும் வாங்கித் தரல status மட்டும் போட்டு wish பண்ணி வச்சுட்டேன். அவ தான் tr~ birthday girl அவ தான் எங்களுக்கு treat வைக்கணும்

பரவாயில்ல, cute ஆ இருந்தா இன்னைக்கு அவ dress ல அது புதுசா specs போட்டிருக்காளோ நல்லா இருந்துச்சு.

ஆமா ஆமா ஆஹ் உம்

அப்படியா, அழகா இருக்கு அவ face க்கு. உம்

சரி, சரி நானும் வீட்டிலதான் இருக்கேன். என்ன பண்ண?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 படிக்கவும் போகல வேலைக்கும் போகல வெட்டியா இருக்கிறதுதான் என்னோட வேலையே. அதுவே பெரிய விஷயம்.

வீட்டில என்ன பண்ணிட்டிருக்க? சும்மாதான் உக்காந்திருக்கியா, இல்ல படம் எதும் பாக்கறியா?

correct ஆ இல்லை ஒ nine thirty க்கு போட ஆரம்பிச்சிடுவாங்க. cook with கோமாளி அதுக்கு முன்னாடி போடுவாங்க, நடந்த show எல்லாம்

உம் cook with கோமாளி முடிஞ்சவுடனே, பிக் பாஸ் night போட்டதை காலைல போட்டிருவாங்க cook with கோமாளி இன்னுமா போட்டுட்டிருக்காங்க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 ஆமா முன்னாடி போட்டதை போடுவாங்க. வேற என்ன channel ல திருப்பிப் போட முடியும்?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 ஆமாமா. எனக்குத் தெரிஞ்சு பிக் பாஸ் முடிஞ்சவுடனே, அடுத்து cook with கோமாளி வரும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த season ஆஹ் எனக்கும் அப்படிதான்தோணுது

பாப்போம் போடுறாங்காளா என்னனு நீ பாப்பியா நீ என்ன பண்ணுவ? நான் cook with கோமாளி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச show அதுதான்.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

செல்வி hello கேக்குதாடா

படம் எல்லாம் போயிட்டதுனால இனி வருவானான்னு தெரியலைன்றேன் உம் ஆமா அவன் படம் நடிக்க போயிட்டான். DSP ன்னு ஒரு படம் இப்ப புதுசா வந்திருக்கல்ல? அதில புகழ் இருக்கான் அப்படியா? யாரு படம் அது? ஏ விஜய் சேதுபதி படம்டா. அப்படியா? எனக்கு அந்த படம் வந்ததே தெரியாது உம் அஹ் விஜய் சேது~ சேதுபதின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை? அதில police ஆ ந~ inspector ஆ நடிச்சிருப்பான்ல

அதேதான் இதில DSP அதோட continuity மாதிரியேதான் இருந்துச்சு

ஆனா total ஆ வேற concept அதிலேயும் police தான் இதிலேயும் police தான் ஓ, okay டா okay டா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

அப்படியா? HD print ஏ வந்திருச்சா?

அஹ் சொல்லலாம் பரவாயில்லை, அவ்வளவுதான். ரொம்ப என்ன ஒரு தடவை பாக்கலாம் அவ்வளவுதான். ஓ, சரி, சரி, சரி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

அதே போல, அந்த தீபா இருப்பாங்கள்ல?

cook with கோமாளி தீபா குண்டு குண்டுன்னு இருப்பாங்கள்ல ஒருத்தவங்க.

அவங்கதான் அந்த படத்தில inspector பார்றா உம் comedian எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா. அவர், அந்த சிங்கப்பூர் தீபன்னு ஒருத்தன் இருப்பான்ல mister and mistress சின்னத்திரையில

ஆமா, அவன் குண்டு குண்டுன்னு இருப்பானே. அவனும் அந்தப் படத்துல இருப்பான் so full ஆ comedian ஆ வச்சு movie எடுத்திருக்காங்க என்ன உம் ஆமா, அப்படிதான் இருந்துச்சு படம் படத்தோட concept ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. அதில விஜய் சேதுபதி வந்து நல்லாவே height and weight ஆ bulk ஆ இருப்பான்.

heroine வந்து ரொம்ப ஒல்லியா தங்கச்சி தங்கச்சி character மாதிரி இருக்கும். heroine யாரு இந்த படத்துல? அவ பேரு தெரியலடா. ஆனா, அ~ அது அந்த heroine வந்து அந்தப் படத்துல ரொம்ப வாயாடியா இருப்பா ரொம்ப rowdy த்தனம் பண்ற அராஜகம் பண்றவ மாதிரி

அஹ் love scene எல்லாம் அவ்வளவா இல்லவே இல்லை அந்தப் படமே என்ன படம்? அப்படின்றதே எனக்கே ஒண்ணும் புரியல. love scene உம் அவ்வளவா கொண்டு வரல. fight scene னும் அவ்வளவா கொண்டு வரல. உம் என்ன concept ன்னே தெரியலே ஆக மொத்தத்துல உனக்கு. ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா படம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடுச்சு பாத்தேன். உம் வேற இப்ப ஒரு படம் வந்துருக்கே கஷ்டா~ என்னது?

ஆஹ் அவனோட movie தான்

ஓ, சரி, சரி சரி எப்படி இருக்கு படம்? ரொம்ப comedy யா இருக்கு அப்படி சொன்னாங்க